இப்போ என்னத்த பத்தி பக்கபோறோம்னா entertainment பொழுதுபோக்குங்க பொழுதுபோக்குங்கறது வந்து எப்டி சொல்றதுனா முன்னாடி காலத்துளலாம் பொழுதுபோக்குனாஎன்னேனுதெரியாமதாங்கஇருந்துச்சு ஆனா உப்ப பாத்தீங்கனா எல்லாமே வந்து பொழுதுபோக்கு அஹ் பொழுதுபோக்குங்குறது வந்து எல்லாத்துக்கும் சின்ன கொழந்தை கூட எனக்கு bore அடிக்குது entertainment ஆ எதும் வேணும் எதும் பாக்கணும் அப்புடிங்குரமாதிரி என்ன சின்ன கொழந்தைஅளவுவரைக்கும் தெரிஞ்சுருச்சுங்க அந்த பொழுதுபோக்குங்குற word ஹே முன்னாடிலாம் பாத்தீங்கான முன்னாடி காலத்துளலாம் எல்லா படிப்பாங்க குருகுல கல்விக்கு போவாங்க படிப்பாங்க அதுக்கு அப்புறம் வேலைகளாம் செய்வாங்கஇந்த மாதிரித்தான் அவங்க life போய்ட்டு இருந்துச்சு entertainment நு பாத்தீங்கனா உப்பே இருக்குற நம்பளுக்கு பாத்தீங்கனா radio இருக்கு tv இருக்கு உம் அதுக்கு அப்புறம் movies நெறையா இருக்கு அப்ப youtubeplatforms நெறைய இருக்கு அதாவது பொழுதுபோக்க entertainment அவங்க எப்படி இது பன்றாங்கனா ஒவ்வொருதர் ஒவ்வொருவிதமாங்க ஒருத்தவங்க booksread பண்ணுவாங்க நல்லா booksread பண்றது வந்து நல்ல hobby அது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்குங்க அதுக்கு அப்புறம் video பாக்குறது videogames ஆடுறது games ஹே நெறைய வந்துருக்கு சின்ன புள்ளைல என்ன பண்ணுவோம் தாயம் பாண்டி அந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுவிளையாடுவோம்ஆனா உப்ப இருக்குற சின்ன பிள்ளைன்களாம் என்ன பண்றாங்க android mobile இருந்தா போதுங்க அதுல இருக்ககூடிய games அத சொல்லவே வேண்டாம் என்னனமோ நமக்க games தெரியாதுங்க ஆனா அவங்க அவ்ளோ games சொல்லுவாங்க அதுலயும் வந்து editing அதலாம் உப்ப சின்ன கொழந்தைங்க அவ்ளோ பண்ணுவாங்க

இந்த அளுவுக்கு வந்து அவங்களுக்கு எப்டினா android mobile வந்து இப்போஇருக்குற சின்ன கொழந்தைங்கவந்து ரொம்ப attractive ஆஅவங்க time லாம் ரொம்ப அந்த மொபைல்spend பண்ற அளவுக்கு அஹ் technology வந்து வலந்துருக்குனு அப்டினு சொல்லனும்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 அது ஒரு entertainment நாளும் ஒரு நண்பக தன்மை வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கும் சில movie லாம் பாக்குரப்ப வச்சிங்களே entertainment க்கு பாக்கும்போதே என்னடா இப்புடி சாகடிக்குறாங்க அபுடிங்குற ஒரு அஹ் mind செட் நம்மக்கு வந்துருங்க அந்த அளவு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

அங்க நம்ம காசு குடுத்து விளையாடுறது அந்த மாதிரிதாங்க பொழுதுபோக்குபோய்கிட்டு இருக்கு ஆனாநம்ம சின்ன பிள்ளைய இருக்குகுற காலத்துளலாம் வச்சுக்கோங்களே நம்ம வீட்ட சுத்தி விளையாடுற கண்ணாமூச்சி நொண்டி பாண்டி அப்புறம் தாண்டி விளையாடுறதும் குனியச்சு வச்சு தாண்டி விளையாடுறதும் அந்த மாதிரி நெறைய விளையாட்டுக்கள் பொழுதுப்போக்கு வந்து அவ்ளோ இருந்துதுங்க பொழுதுபோக்குனுஇருந்துச்சு வச்சுகோங்களே ஒரு ஊருல திருவிழா அல்ல திருவிழா அப்டின்னு பாத்திங்க வச்சுக்கோங்களே அந்த ஒரு திருவிழா start ஆகி sevendays நல்ல பொழுதுபோக்கா இருக்கும்ங்க daily உம் ஒரு எப்புடி சொல்லறது நாடகம் நடக்கும் daily உம் ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி நடக்கும் பட்டிமன்றம் மாதிரி வைப்பாங்க அப்டி இல்லாட்டின dance வைப்பாங்க ஒயிலாட்டம்அப்புறம் தேவராட்டம் இந்த மாதிரி நெறைய ஆட்டங்கள் நெறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே முன்னாடி இருந்த காலத்துல திருவிழா எதாவது கூட்டம்கூடுதுன அந்த மாதிரி time ல பண்ணாங்க உப்ப வந்து எப்டினா பொழுதுபோக்குங்குறது எல்லாமே tv சார்ந்து இல்லாட்டி ஒரு machine சார்ந்துங்குற மாதிரி ஆயிருச்சு mall க்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களே ஒனுல்லங்க ஒரு வள மாதிரி கட்டிவாச்சிருப்பாங்க அதுக்குள்ள ball சின்ன சின்ன plastic பந்து எல்லாத்தையும் போட்டுருவாங்க அதுக்குள்ளகுழந்தை halfanhour விளையாடுறதுக்கு இவ்ளோ அப்புடின்னு அது ஒரு artificial ஆ செஞ்சு சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு இவ்ளோ காசு pay பண்ணனும் இந்த card இது பண்ணனும் அப்புடின்னு சொல்லி எல்லாமே காசு சார்ந்த போயிட்டு இருக்குதவிர பொழுதுபோக்கு சார்ந்த எதுமே இல்ல ஆனா அது எப்புடி சொல்லறது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

நம்ம வீட்டுக்கு வெளிய வச்சுக்கோங்களே வீட்டுக்கு வெளிய மண்ல விளையாடுறது வேற அதே mall ல பாத்திங்கனொன்னு வச்சிங்களே செயற்கை மண்க்கு பதில்லா அது சின்ன அது exact ஆ என்னனு தெரிலங்க மண்ணு மாதிரியே இருக்குறது feel வரதுக்காக artificial ஆ ஒரு இத போட்டு மண்ணுல விளையாடனும் அபுடின்குற feel அஹ் குடுக்கணும்ங்கருதுக்காக உப்ப recent ஆ mall ஆகூட நான் பாத்தேன் அந்த மாதிரி இருந்தது எல்லாமே artaificial ஆ பண்றாங்க artificial ஆ இல்லாம நீங்க வந்து entertainment அஹ் பொழுதுபோக்குங்குறது வந்து ரொம்ப எப்டி சொல்ல்றது

entertain ஆவாங்க entertainment காக இந்த movies போறேன் இது பாக்க நல்லா இருக்கும் அப்புடின்னு அவங்க time அஹ் spend பண்ணுவாங்க அதுத்து books ங்க books பாதீங்கான வச்சுக்கோங்க books one of the best entertainment அதும் உங்களுக்கு புடிச்சு பண்ணீங்கன ரொம்ப best ஆனா அத புடிக்காம பண்ணீங்கன ஒனேணுமே பன்னமுடியாதுங் books லே வந்து நெறைய books இருக்குங்க நம books லையே நான் உங்க கிட்ட சொல்லணும் நெனைக்குற book எப்படினா google cry venue die ராம் வி சோம உடைய book ங்க இந்த மாதிரி motivational epeaker அஹ் ஓட book அஹ் படிக்குறப்பரொம்ப நல்லா இருக்கும் time போறதே தெரியாது நீங்க ஒரு entertainment காக படிக்க start பண்ணுவீங்க அதுவே ஒரௌ habbit ஆஹ் மாறி உங்களுக்குநெறைய information தெரியுங்க உங்க entertainment வந்து use full ஆ பண்ணனும் அபுடின ஒரு books இல்லாட்டி entertainment க்கு இன்னொன்னும் கூட பண்ணலாம் painting பண்ணலாம் அது இல்லாட்டி draw பண்ணலாம் painting ல வந்து நெறைய இருக்கு glasspainting இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து அதுலே reverse ல பண்ணுவாங்க ohbsheet ல பண்ணுவாங்க சும்மா நீங்க ஒரு trace மாதிரி எடுத்து உங்களுக்குபுடிச்ச image அஹ் paint பண்ணி அழகா வீட்ல வச்சுக்களாங்க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 அதுதாங்க ஒரு நல்ல entertainment ஆஹ் இருக்கும் நீங்க entertainment பண்றேன்னுஅப்புடின்னு சொல்லி அடுத்தவங்கள அதுலையுமே hurt பண்றமாதிரி இறுக்ககூடது ஹம் இப்போ painting இது மாதிரி முடிஞ்சுருச்ச entertainment ல அடுத்தது வேற என்ன entertainment பண்ணலாம் நீங்களே normal ஆஹ் யோசிச்சு பாருங்களே அதுக்கு அப்புறம் நீங்க எழுதலாம் உங்களுக்கு எழுதுற habbit இறுந்துச்சுனாஎதா ஒரு topicok இத பத்தி நம்ம எழுதலாமே அப்புடின்னு சொல்லி எழுத ஆரம்பிகக்கலாம் எழுத ஆரம்பிசிங்கான உங்களுக்கே தெரியும் ok நம்மளுக்கு வந்து இது தெரிது இந்த இடத்துல mistake பண்ணோம்னு சொல்லி நமளோட self அஹ் வந்து develop பண்ணிக்கலாம்ங் develop பண்ணிக்குரதுக்கு இந்த எழுதுறது நம்ம எழுதுறது ரொம்ப usefull ஆஹ் இருக்கும் ok ங்களா entertainment க்கு வேற என்ன வன்னுவாங்கசில பேர் வந்து burday க்கு cakecut பண்றது அத்தளம் வந்து out of love அஹ் பண்ணுவாங்க ஆனா இருந்தாலும் entertainment க்காக அவங்க மண்டைல முட்டை ஓடைக்குறது இந்த மாதிரி powders போடுறது அதலாம் ரொம்ப தப்புங்க எப்புடி burday அஹ் enjoy பண்ணலாம் cakelite ஆஹ் apply பண்ணலாம் அவல அதுக்காக முட்டை ஓடைக்குரது அந்த weaste லாம் இருக்கும்ல அத தூக்கிபோடுறது recent ஆஹ் ஒருத்தவங்க burday ல பாத்தீங்கனா பாவோம burday அபுடிங்குறது க்காக அன்டாஹ் பைபயன்மாட்னா அந்த பொண்ணு மாட்னாங்குறதுக்காக அவங்கள வச்சு செய்யகூடாது அத்தளாம்ஒரு entertainment அதான்அது entertainment ங்குற பேருல ரொம்ப தப்பான விஷயம் செய்யகூடாது அடுத்து அவங்கள hurt பண்ண கூடாது அவங்க burday நா okcake cut பண்ணி happyburday இல்ல cakelite ஆஹ் apply பண்ணா ok ங்கமண்டைல எலாத்தையும் போட்டு ஒடச்சா அந்த மண்டை என்னத்துக்கு ஆகும் அந்த மாதிரி emtertainment ங்குற பேருல தப்பான விஷயங்கள பண்ணகூடாது அதே மாதிரி entertainment ங்குறது வந்து நல்லத மட்டும் எடுத்துக்கோங்க நல்ல எப்புடி சொல்லறது நல்ல முறைல மட்டுமே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 நம்ம school க்கு போறோம் போய்ட்டுவந்தோரம் அதே மாதிரி அஹ் நம்ம school ல பொய் நெறைய கத்துகுரோங்கம்ம கத்துகுரதுல நீங்க யோசிங்க entertainment மூலியமாநம்ம எதாவது கத்துக்க முடிமா அப்டின்னு யோசிங்க

ஆனா பாத்தீங்கனா வச்சுக்கோங்களே இந்திய map மாறி இருக்கும் ஆனா ஒவ்வொர place ஓஎன்னென் famous ஓ அத நாம correct ஆஹ் சொன்னோம்ன அந்த state மட்டும் அழகா கலர் ஆஹ் தெரியுங்க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 அதாவது entertainment க்கு entertainmenti mean பொழுதுபோக்குக்கு ஒரு game விளையாண்ட மாதிரியாச்சு புதுசா நம்ம கத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு எப்போமே இப்புடி யோசிங்க நம்ம புதுசா செய்யுறப்ப அது நமக்கு usefull ஆஹ் உம் இருக்கனும் நம் knowledge அஹ் வளத்துக்குற மாதிரியும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் நம்ம life ரொம் jolly ஆஹ் இருக்கும்ங்கஎதையுமே புடிச்சு பண்ணுங்க புடிச்சு பண்ணிங்க எதையுமே ரொம்ப நேரம் செய்யுறோம்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

நீங்கக் காஜின் முனிஷா தான?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

ma'am first அது என்னன்னே தெரியாது ma'am அதைப் பத்தி கொஞ்சம் explain பண்ணுவீங்களா?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

சிலவங்க வந்து gold ல invest பண்ணுவாங்க, சிலவங்க வந்து land ல invest பண்ணுவாங்க

அதே மாதிரி வந்து ptocurrency வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு bitcoin ma'am இது வந்து அஹ் இதோட value வந்து increase ஆயிட்டே இருக்கும்.

இதுல வந்து நிறைய பேர் வந்து invest பண்ணுவாங்க. இதுல வந்து இப்ப வந்து இதோட இப்ப ஒரு coin ஓட rate பார்த்தீங்கன்னா அஹ் நம்மளோட நம்மளோட காசுக்கு வந்து forty eight lakhs, fifty lakhs above எல்லாம் வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் இந்த coin எல்லாம் free யா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த coin ஓட rate வந்து increase ஆக ஆக நமக்கு வந்து நம்ம அதுல invest பண்ணும்போது நமக்கு வந்து amount வந்து double ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம ptocurrency ல invest பண்றது வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரு safe ஆன method தான் ma'am. இப்போ வந்து நீங்க ptocurrency ல invest பண்றதுக்குன்னு உங்களுக்குன்னு தனியாவே நாங்க ஒரு mail ID password எல்லாமே கொடுத்துருவோம். நீங்களாவேதான் அதுல போய் login பண்ணணும். நீங்க வந்து login பண்ணிட்டு உங்களுக்கு வந்து guidelines நாங்க வந்து help பண்ணுவோம் and வந்து உங்களோட mail ID password வந்து நீங்கதான் தனிப்பட்டது.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

அதுக்காகவே ptocurrency ஓட accounts எல்லாம் maintain பண்றதுக்காவே தனியா வந்து ஒரு bank இருக்கு. இந்தியால வந்து இதோட knowledge வந்து இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா இது வந்து இதைப்பத்தி நிறைய பேர் வந்து தேடி தேடி தெரிஞ்சிக்கிறாங்க வந்து நிறைய பேர் invest பண்ணி நிறைய amount வந்த மாதிரி அஹ் double ஆ வந்து எடுத்திருக்காங்க.

Double ஆகறது இல்ல ma'am. இது எப்படின்னா இது வந்து கண்டிப்பா இது origi~ உண்மைதான் அப்படிங்கிறது எப்படி ma'am நம்ப முடியும்? அஹ் இது வந்து உண்மைதான் ma'am. நீங்க வந்து ptocurrency, online currency அப்படி எல்லாம் போயிட்டு நீங்க வந்து search பண்ணதுமே நிறைய வரும் ma'am

அதுல வந்து பார்த்தீங்கன்னா bitcoin அஹ் அப்படின்னுட்டு நிறைய currencies எல்லாம் இருக்கு.

அந்த currencies வந்து இப்ப வந்து இந்தியால government வந்து first வந்து அஹ் மோடி வந்து அஹ் அஹ் currency வந்து இந்தியால அஹ் bit~ அஹ் ptocurrency வந்து வரல அப்படீன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நம்மளோட அஹ் Finance Minister வந்து ptocurrency வந்து இல்ல அது வந்து allow பண்ணீங்கன்னா இந்த நம்ம ptocurrency வந்து bank ல இப்ப வந்து supermarket கூடக் கொண்டு கொண்டு போய்க் கொடுக்கலாம். அந்த மாதிரி range க்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க.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

இப்ப வந்து அதுலயே வந்து நிறைய வந்து இ~ அஹ் currencies எல்லாம் involve ஆயிருக்கும் நிறைய amount தான் invol~ அஹ் involve ஆயிருக்கும் correct தான

இப்ப வந்து அஹ் அதை support பண்றதுக்காக வேண்டி உக்ரைன்க்கு help பண்றதுக்காக வேண்டி நிறைய நாடு வந்து அவங்களோட ராணுவத்தை பணபலத்தை எல்லாமே வந்து கொடுத்துட்டுருக்காங்க.

ஆஹ் அதே மாதிரி bitcoin அ வந்து அஹ் மறைமுகமா நிறைய பேர் bitcoin ல invest பண்ணி அதுல வந்து amount வந்து எடுத்துட்டே இருப்பாங்க.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

அது வந்து உங்களோட உழைப்புனாலதான் நீங்க வந்து amount டே invest பண்றீங்க and வந்து நீங்க வந்து regular ஆ வந்து அஹ் currency rate வந்து increase ஆயிருக்கா decrease ஆயிருக்கான்னு check பண்ணிட்டே வர்றீங்க அப்படித்தானே.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

low ஆகும். இது வந்து நம்ம இப்ப வந்து அஹ் coin ஓட value increase ஆயிருக்குதோ அந்த time ல பத்தி நம்ம வந்து sell பண்ணிக்கணும்

அப்பத் தான் நமக்கு வந்து நிறைய amount கிடைக்கும்.

ஆமா ma'am நீங்க எவ்வளவு amount invest பண்றீங்கன்றதை எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களோட guidelines தான் நாங்க உங்களுக்குச் சொல்லிக் கொடுப்போம். நீங்க வந்து உங்களோட families ல யார் கூடயாவது invo~ அஹ் involve பண்றது அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சீங்கன்னா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

இப்ப வந்து ptocurrency லயே இப்ப வந்து first வந்து top ten currencies எல்லாம் இருக்குல்ல?

அது அஹ் ptocurrency லேயே நிறைய currencies உண்டு சரியா

அதுலயும் நிறைய இருக்கிறது வந்துட்டு first பிட்காயின்.

Ether E T

இப்ப வந்து பிட்காயினோட rate தான் வந்துட்டு increase ஆயிட்டே போது. இப்ப வந்து பிட்காயின் current ஆ வந்து twenty-one million பிட்காயின்ஸ் வந்து இருக்குது. அவ்ளோத்துக்கும் amount வந்து அதுக்கு

வந்து நீங்க உங்க coin அ spend பண்றது உங்களோட amount வந்து double ஆகுது.

நீங்க இப்ப three thousand invest பண்றீங்க.

உங்களுக்கு வந்து அஹ் coin ஓட rate வந்து amount வந்து increase ஆகும்போது உங்களுக்கு வந்து five thousand, ten thousand கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்கு . okay, okay. இது வந்து years பொறுத்தா ma'am. இப்போ வந்து years அ பொறுத்துதான் amount கூடுமா இல்லை monthly wise ஸே கூட வாய்ப்பு உண்டா?

ஆமா ma'am share market அ பொறுத்தவரைக்கும் days wise வந்து increase ஆகும் decrease ஆகும் அப்படி இருக்கும் இல்லை ma'am, so அதே மாதிரி ptocurrency mon~ இப்போ monthly wise அஹ் week wise அப்படி ஆகுமா இல்லை year wise தான் ஆகுமா ma'am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 daily wise இருக்கும் okay ஆமா daily wise ல வந்து increase ஆகும்

இப்ப வந்து நம்மளோட ரூபாய் கணக்குக்கு நம்மளோட அஹ் USdollars இருக்கல்ல dollar rate க்கும் கொஞ்சம் difference இருக்கத்தானே செய்யுது. அதே மாதிரி நம்ம வந்து பிட்~ அஹ் coins வந்து வாங்கும்போது நம்மளோட dollars rate increase ஆகற மாதிரி coin ஓட rate உம் increase ஆகும்.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

interest இப்போ வந்துடுச்சு ma'am but ஆனாலும் கொஞ்சம் doubt original தானா இது உண்மைதானா அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கு ma'am ஓ இப்ப வந்து நீங்க வந்து invest பண்றது இது வந்து சொல்லிட்டேன்ல. இது வந்து உங்களோட bank details. நீங்க உங்களோட accounts ல தான் connect பண்ணி வச்சுருப்பீங்க. எங்ககிட்ட அந்த details எதுவுமே காட்டாது. நான் உங்ககிட்ட என்னென்ன details வந்து நீங்க join பண்றதுக்கு என்னென்ன details வேணும்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த linksend பண்ணுவேன். அதுல இருந்து எந்தெந்த details அ கேட்பாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியும் கொடுத்திருவேன். நீங்களே அந்த form fill பண்ணிட்டு நீங்களே அஹ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்களே அவங்களோட guidelines படி பண்ணிக்கலாம்.

புரியல அதுக்கு வந்து உங்களோட இடத்துக்கு வந்துதான் பண்ண முடியுமா இப்ப link நீங்க send பண்ணிடுவீங்க. இப்ப அதெல்லாம் நான் online லயே பண்ணிட முடியுமா? full ஆ online தான் ma'am. நீங்க நேர்ல வர எந்த அவசியமே கிடையாது.

நீங்க இப்ப பேசறீங்கல்ல ma'am நீங்க எங்க இருந்து ma'am பேசுறீங்க?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

பிட்காயின் வந்து நமக்கு இங்க legal தான் இப்ப இது வந்து அஹ் இந்தியால இப்ப வந்து sale பண்றது invest பண்றது எல்லாமே legal தான்.

அதனால நீங்க இதைத் தைரியம் தைரியமா பண்ணலாம் ma'am எந்தப் பயமும் இல்லாம நம்ம தைரியமா பிட்காயின்ல invest பண்ணலாம்.

okay ma'am okay அப்போ இவ்ளோத்தையும் பண்ணிட்டா daily wise நீங்க update பண்ணிடுவீங்க so அதை வச்சே நாங்க எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க correct ஆ

okay, okay, okay அது confirm ஆ ma'am ஆமா ma'am இப்ப வந்து அஹ் நிறைய வல்லுனர்கள் எல்லாம் predict பண்ணுவாங்கல்ல, அது predict பண்ணதுல்ல இப்ப வந்து பிட்காயினோட average rate forty-five dollars, forty-five thousand dollars ல இருக்குது.

twenty twenty-five ல அது ரொம்ப increase ஆகி eighty five thousand dollars ஆவே மாறும்.